பின்னடி பாத்தாக்கா ட்ரீஸ்லா நெறையா இருக்கு.

இது வந்து ஒரு ஷாப்புன்னு நெனைக்கற.

ஃபாதர் ஒருத்தர் முன்னாடி உக்காந்திருக்காரு அவர சுத்தி ஒரு நாலஞ்சு பர்சன் வந்து இருக்காங்க ரெண்டு பேர் உக்காந்துருக்காங்க நாலு பேர் நின்னுட்ருக்காங்க.

ஆறு கார் சரியா நிக்குது ஒரு சி_சி_டி_வி கேமரா ஒன்னு இருக்கு.

நிறைய சோஃபாஸ் இருக்கு அதுலயும் ஒரு ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க.

பில்டிங் ஓரத்துலயே நெறையா கிராஸஸ்லா இருக்கு.

அ கல்ல வச்சி தூண்ஸ் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க.

ஆ இதுல வந்து ஒரு பர்சன் வந்து வெளிய வந்துட்டுருக்காரு.

இந்தப் பக்கோ ஒரு ஜீப் நிக்குது.

இந்த பிச்சர்ல வந்து ஒரு வீடு ஒன்னு இருக்கு.

இந்த பிக்சர்ல வந்து ஒரு பெரிய ஷெட்குள்ள வர்க் பண்ணிட்டு இருக்காங்க.

இந்த பிச்சர்ல வந்து பின்னாடி வந்து ட்ரீஸ் நெறையா இருக்கு.

இந்த மால்ல ஒரு சின்ன கார் ஒன்னு முன்னாடி நிக்குது.

இந்த பிச்சர்ல வந்து ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

அதுக்கப்பறம் மேல ஒரு ஏணி இருக்கு.

இந்த பிச்சர்ல வந்து ரெண்டு ராலி நிக்கிது.

அஹ் இது வந்து ஒரு ஷாப்னு நெனைக்கிறெ.

போர் போடுற இதுல புகை வந்து பறந்துட்டுருக்குது.

இது வந்து ஒரு முஸ்லிம் கோயில் மாரி இருக்கு.

அந்த மாட வந்து கயிறு போட்டு கட்டி வெச்சிருக்காங்க.